பேங்கோட வெளிப்பாதையில் வந்து மூணு பைக் இருக்குது பைக்ல ஒரு பைக்ல ஹெல்மெட் போட்டு இருக்காங்க.

ரெண்டு மூணு பசங்க நெறைய பசங்க எந்திரிச்சு நிக்கிறாங்க.

ஒரு சேர் எல்லாம் போட்டு இருக்காங்க டேபிள் போட்டு இருக்காங்க ஒரு ஆள் அப்படின்னு ஹ ஒரு ஆள் நிக்கிறாங்க.

அது பக்கத்துல வந்து ஒரு சேர் இருக்கு.

கார் ஓட கலர் வந்து கருப்பு.

ஒருப் ஒரு ஆள் ஸ்கூட்டில போயிட்டுருக்காங்க.

அது சைடுல வந்து ஒரு பெரிய ஒரு கேட் இருக்கு.

தண்ணிய நடுப்பாதையில ஒரு கல் இருக்கு.

டேபிள் பக்கத்துல ஒரு வேஸ்ட் பாக்ஸ் இருக்கு.

இந்த சைடுல வந்து ரோடு ரோடு பக்கத்துல பைக்கெல்லா தெரியுது.

விமானத்தோட நிறம் வந்து வெள்ள கலர் .

அதுக்கப்புறம் சைடுல வந்து புல்க நறைய புல் தெரியிறது.

அப்ரொ ஒரு பிட்டாட்டோல வந்து ரெண்டு பேரு ரெண்டாளு ஏறிட்டு நிக்குது.

டேபிள் மேல வந்து நிறைய பாட்ச் பொருட்கள் வச்சிருக்காங்க.

அவர் வந்து போன் பேசிட்டு இருக்காங்க.

அப்றொ ஜிம்மோட ஜிம்முக்கு தேவையான பொருட்கள் எல்லா இருக்கு.

பாலத்தோட வெளிப்பாதைல ஒரு பைக் இருக்கு.

ஒரு ஆள் ஃபோன் பேசிட்டு இருக்காங்க.

இது வந்து ஒரு ஸ்கூல் கா ஸ்கூல் மாதிரி காணப்படுகிறது.

அப்புறம் நெறைய பேரு முன்டு சட்டை போட்டுருக்காங்க.

செதில்கள் வந்து கட் பண்ணி போட்டிருக்காங்க.